பெட்டு மாரி போட்டு ரெண்டு சைடும் வச்சிருக்காங்க.

இந்த கடைக்குள்ள நெறைய மொபைல் வச்சிருக்காங்க.

ரெண்டு சைடும் ஆரஞ்சு கலர் துணி வெச்சு கட்டி இருக்காங்க.

இந்த பக்கம் நறைய பைக் நிக்குது.

இது ஒரு கடல் சைடு இல்ல பெரிய பில்டிங் .

பலூனெல்லா ஊதி டிசைன் பண்ணி ஒட்டி வச்சிருக்காங்க.

இந்த ஒர்க் ஷாப் முன்ன நறைய பைக் வுட்ருக்காங்க.

பக்கத்துல ரெண்டு மூணு கட இருக்குது.

இது ஒரு புக் ஸ்டால்னு சொல்லலா.

ஜி_பே ஸ்கேனரு போர்டு னு இருக்குது.

ஒரு பைக் ஒன்னு இருக்குது அந்த பைக்கோட பேக்ல ஒரு பைக் மறச்சிட்டு நிக்குது.

பின்னாடி ஒரு பேனர் ஒட்டி இருக்காங்க.

ரெண்டு போஸ்டர் நிக்கிது பின்னாடி நெறைய பைக் இங்கிருந்து போகுது அங்கிருந்து வருது.

இதுல ரெண்டு பல்பு தொங்க போட்ருக்காங்க.

ஒரு கம்பி மாறி சைடுல வெச்சு அது அதுக்கு பச்ச கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

ஒரு தண்ணி டேங்க் ஒன்னு இருக்குது.

சுத்தி ராக் ராக்கா வச்சு அதுக்குள்ள நெறைய சாதன அடுக்கி வெச்சுருக்காங்க.

பிரண்ட்ல கிளாஸ் போட்ட ஒரு கடை மாரி அமச்சுருக்காங்க.

ஒயர் கடக்குது முன்னாடி டைல்ஸ் போட்டுருக்காங்க.

ஒரு சேர் ஒன்னு கடக்குது.

இது ஒரு பெரிய பில்டிங்னு சொல்லலா.

இந்த பில்டிங்க்கு அங்க இருந்து இங்க போறதுக்கு இங்க இருந்து அங்க போறதுக்கு பாத இருக்குது.

இந்த கிரவுண்ட்ல சுத்தி நெறய புல்லுங்கலாம் வளந்து நிக்கிது.